தினமும் வந்து தல குளிச்ச ரொம்ப . அப்டின்னு சொல்றாங்க கேரளாவுல எல்லாம் அப்டி தான பண்ணுவாங்க, வேலை சுமை tension அதெல்லாம் வந்ததால ரொம்பவுமே முடி கொட்றது வந்து அதிகம் ஐருச்சு.

Daily யும் காலைல வந்து, புரியல, Daily யும் காலைல தான் நமக்கு தலைக்கு குளிக்க time இல்ல அப்டினா evening அவது குளிக்கணும் அப்டின்னு சொல்றாங்க, சரி சரி ஒரு daily காலைல புரியல என்னது. rose oil அப்டின்னு சொல்லி போட்ருக்கு உங்களுக்கு தெரியுமா?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

நமக்கு ஏற்கனவே oil face அஹ வேற இருக்கு இதுல வேற rose oil வேற செத்து எதாவது ஐருச்சுன. நாட்டு மருந்து கடைல கேடிங்கான பொடுகு தொல்லைக்கு பொடி வில்வ பொடியோ ஏதோ,

ஆமா வில்வ பொடி,

ரெண்ட்லையும் ஒவொரு spoon எடுத்து நீங்க வந்து உங்க தலைக்கு தடவனும், முதல் நல் night ஏ வந்து நல்லா தலைல தேச்சு ஊறவச்சு மறு நாள் காலைல எந்திருச்சு சிறிது நேரம் தலைக்கு என்னை தேய்த்து குளிக்க வேண்டும், ஒ மொத நல வச்சிருந்து மறு நாள் அதா குளிக்கனுமா நல்லா காஞ்சி போய் முடிக்கு ஏதும் அயராது.

அடுத்த நாள் காலைல எந்திரிச்சி அத தலைல தேய்க்கணும் okay வா, ஹோ சரி சரி நீ சொல்ற மாறி நான் கண்டிப்பா செஞ்சு பாக்குறேன், அஹ அதா தடவுன சிறிது நேரம் உர வச்சிட்டு maida shampoo போட்டு குளிசோன கண்டிப்பா பொடுகு எல்லாமே போயிரு அப்டி நு சொலிட்டு சொல்றகங்கா. Okay வ,

செஞ்சு பாப்போம் செஞ்சு பாத்து நல்லா ரிசல்ட் கிடசுச்ன கண்டிப்பா அத வந்து நடைமுறைக்கு' கொண்டு வரலாம்ல, புரியுதா உங்களுக்கு, புரியுது புரியுது கண்டிப்பா இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய news லாம் இருக்கு அ நா வந்து உங்களுக்கு ஒவ்வொன,

இதுமட்டும் இல்லாம இன்னும் நிறைய tips லாம் இருக்கு, ஒ சரி சரி நீங்க பாத்துட்டு எனக்கு ஒன்னு ஒன்னா இப்போ சொல்லுங்க நா வேணுன phone பண்ணி கேட்கிறேன் அப்போ அப்போ உங்கட்ட பேசுனனாலா தான இந்த news லாம் எனக்கு தெயர்யுது இல்லட்டி தெரியதுல,

நீங்க வந்து இன்னும் அந்த சின்ன வெங்காயம் இருக்குல அதெல்லாம் கூட போடுங்க தலைக்கு ரொம்பவுமே useful அஹ இருக்கும் okay வா, சரி சரி நிறைய பொடுகு இருக்கு போடுக்கு இருக்கான்ல முடி கொட்டுது இல்ல முடி கொற்றநல பொடுகு இருக்க என்னு தெரியல அவ்ளோ வ இப்ப முடி வேற கொட்டுது. ஹ்ம்ம் அதான் நீங்க வந்து எனக்கு தெயர்ந்சு best idea வந்து, நல்லா என்ன தேய்ங்க நல்லா என்ன கடலை என்ன தேங்க என்ன இதெல்லாம் கலந்து கலந்து நல்லாதேய்ங்க என்ன இந்த என்னையெல்லாம் தேசிங்கனவே okay வா ஓரளவுக்கு நல்ல மூடி வளர ஆரம்பிச்சிரும், கொஞ்சம் நேரம் massage பண்ணினாவே போதும். அதுக்கு அப்றம் இந்த wood ல சீப்பு இருக்கும்ல அந்த காலத்துலலா அத use பண்ணாக இப்பதான் மக்கள் வந்து plastic சீப்பு ஆச படுறாங்க நீங்க wooden, என்ன சீப்பு wood உ சீபா, மரகட்டையால செஞ்சுருபாங்கலே அதுவா, அந்த சீப்பு தான் சொல்றேன் அத நீங்க வந்து use பண்ணிகனா உங்களுக்கும்ரொம்ப useful அ இருக்கும்,

தேவனா என்ன பண்றது வாங்கிதானா ஆகணும் நீங்க அதுலா யோசிகாதிங்க நான் கூட வேணுனா வாங்கி போட்டுஉடுறேன் உங்களுக்கு courier ல okay வா, சேரி சேரி அது எவளோ வரும் எவளோ வரும்னு சொன்னிகனா நான் வந்து அந்த amount அ அவுங்கட இருந்து அனுபுவேன்ல உங்களுக்கு, வாங்கி தரேன் okay வா நீங்க வந்து அத வாங்கி போடுங்க, சரி சரி எவளோ வரும் என்னனு பாத்துட்டு எனக்கு call பண்ணுக,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 முனூருவா வருதா shipping charge இருக்கா,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 ஓ சரி சரி,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 போருபெடுது பாதுகுறது இல்ல அதுனால தான இது பண்றது இல்லாம இருக்கு,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

சரி சரி கண்டிப்பா, புரியல, உங்களுக்கு எப்டி okay வா இருக்கு,

இல்ல இல்ல உங்களுக்கு set ஆகுற மாதிரி பாத்துட்டு சொல்லுங்க எனக்கு எதுனாலும் okay தான், சரி சரி நான் கண்டிப்பா சொல்றேன் அப்றம் அந்த மருதாணி எலை அப்றம் வெந்தயம் இதுலா போடுவாங்களே அதுவும் போடலாமா, போடலாம் போடலாம் தாறாளமா மருதாணி இலை வெந்தயம் அப்றம வந்து செம்பருத்தி அப்றம் அந்த கரிசலாங்கன்னி அந்த இலைலா வந்து நல்லாவே use பண்ணலாம், போடுறது பிரச்சன இல்ல அது எதாவது குளிர்ச்சியா இருந்தா நம்ம ஒடம்புக்கு வந்து சேரமாடிங்குது,

இன்னைக்கு தல குளிச்சுட்டு மறுபடியும் விட்டுல night ஏ வேர் இல்லாட்டி வந்து,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

நீங்க உங்களுக்கு வந்து தேவையான தகவல் எல்லாமேஎங்களோட நான் சொல்ற news, இந்ததுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பத்தாததுக்கு உங்களுக்கு ஏதாது தெரியனும்னா இப்ப,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

ஹோ சரி சரி பரவாலையே இதலா வேற பண்ணிட்டுஇருகாங்க, அஹ இதெல்லாம் இருக்கு நான் channel ல உங்களுக்கு வந்து, Okay okay. Day today அப்டின்குற channel தான் வச்சுருகோம் அந்த channel நீங்க எல்லாமே subscribe பண்ணி பாருங்க okay வா,

hello ஆஹ் hello

ஆஹ் ஆமாம் ma'am டாட்டா மொபைல்ஸ் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான help தேவைப்படுது? எனக்கு இப்போ ஒரு new mobile வாங்கலாம்னு இருக்கிறேன் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலாம்ன்னு call பண்ணேன்

நான் இதுவரைக்கும் ரெட்மி phone தான் வெச்சிருந்தேன் அந்த features ஏ எனக்கு புடிச்சு~ ரொம்ப பிடிக்கும் தான் இருந்தாலும் but அந்த camera quality விடக்கும் விவோ தான் நல்லாருக்கும்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க so அதுக்காக விவோல பாக்கலாம்னுருக்கேன் விவோல இப்ப வந்த new model அதெல்லாம் பத்தி எனக்கு கொஞ்சம் explain பண்ணுவீங்களா?

ஆஹ் okay ma'am okay ma'am அதாவது என்னன்னா ma'am விவோல வந்து நிறைய model mobile இருக்கு இருக்கு ma'am இப்ப வந்து latest ஆ வந்து உள்ள mobile பாக்கறீங்களா இல்ல அது ஏதாவது பழைய mobile நீங்க வந்து யாராவது வச்சிருக்க mobile பார்த்து எனக்கும் இதே மாதிரி mobile வாங்கணும்னு வந்து உங்களுக்கு ஏதாவது interest இருக்கா அப்படி இல்லன்னா பழைய mob~ இப்ப புதுசா launch ஆயிருக்க model வந்து பாக்கறிங்களா? எனக்கு புதுசா launch ஆயிருக்கிற மாதிரியான camera quality எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் okay ma'am இப்ப வந்து எப்படின்னா விவோல வந்து இப்போ புதுசா இப்ப recent ஆ ஒரு one year தான் ஆச்சு ma'am இந்த model இறக்கி இது வந்து எப்படின்னா விவோ Y seventy-three ma'am விவோ Y seventy-three

அஹ் இது வந்து

இது வந்து just ஒரு ninety~ twenty thousand குள்ளாடி வரும் ma'am twenty thousand package okay online ல order பண்ணா twenty ஆ இல்ல நேரிலனாலும் twenty ஆ ஆஹ் இது வந்து இதோட original rate வந்து thirty-five thousand ma'am

இப்ப வந்து இத வந்து புதுசா வந்து launch பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம இங்க வந்து offers நிறைய நாங்க குடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க வந்து twenty thousand க்கு இப்ப வந்து இது அஹ் money வந்து fix பண்ணி இருக்கோம் ma'am

ஆஹ் அப்புறம் வந்து இது என்னென்னா ma'am அஹ் இதுல வந்து உங்களுக்கு eight GB ram இருக்கு one twenty-eight GB storage

அஹ் one twenty-eight GB storage

ஆஹ் okay ma'am next வந்து என்னனா camera வந்து பக்கா quality ஆ இருக்கும் ma'am உங்களுக்கு வந்து இப்ப என்னனா camera வந்து sixty-four MP plus

அடுத்து two MP plus two MP plus rear camera next வந்து sixty MP self~ selfie camera ma'am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 இதுல வந்து இப்ப வந்து silver color இருக்கு

இப்போதைக்கு silver color தான் ma'am available ஆ இருக்கு

next வந்து white color இருக்கு ma'am அடுத்து வந்து அஹ் ஆமாம் ma'am whi~ white color உம்

white and silver வந்து available ஆ இருக்கு ma'am okay ma'am இதுல வேற எதாவது special எதாச்சு இருந்ததுனா சொல்லுங்க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

okay ma'am dual sim போட்டா memory card use பண்ணிக்கலாமா? ஆஹ் ஆமாம் ma'am இதுல வந்து memory card நீங்க வந்து அஹ் எவ்ளோ இப்ப வந்து நிறைய பேர் வந்து eight GB twelve GB இந்த மாதிரி use பண்ணுவாங்க நீங்க வந்து இதுல வந்து எவ்ளோ வேண்டுமானாலும் unlimited ஆ நீங்க வந்து use பண்ணலாம் எவ்ளோ GB memory card வேண்டுனாலும் நீங்க இந்த mobile க்கு நீங்க use பண்ணிக்கலாம் okay ma'am camera back ல எத்தனை இருக்கும் ma'am back ல நாலு camera ma'am okay center ல வருமா side ல வருமா?

square ல இருக்குமா rectangle அ இருக்குமா?

இது வந்து front ல ma'am இப்ப~ ஹம் front ல வந்து finger print sensor வந்து front ல தான் இருக்கும் ma'am

next வந்து என்னனா ma'am இதுல வந்து அஹ் thirty three W flash charging இதுல வந்து four thousand MAH battery ma'am type CC type charger ma'am okay okay charger எல்லாம் சேர்த்து தான வரும்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 இது வந்து full day வந்து உங்களுக்கு வந்து use ஆகும் அதாவது one day full ஆ உங்களுக்கு charge கம்மி ஆகாம இருக்கும் ma'am அதாவது நீங்க வந்து எதாவது video videos பார்த்துட்டு இல்லாட்டினா யூடியூப்ல எதாவது videos அதுக்கப்புறம் movies பார்த்துட்டு serials பார்த்து~ இந்த மாதிரியெல்லாம் use பண்ணிட்டு அஹ் நீங்க இத~ இந்த மாதிரி use பண்ணிட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு one day இந்த charge இருக்கும் ma'am அப்படி எதுவுமே நீங்க use பண்ணாம just வாட்ஸ்ஆப் மட்டும் use பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு one and a half day வரைக்கும் உங்களுக்கு இந்த charge அப்படியே இருக்கும் ma'am okay ma'am okay அப்புறம் இது கூட headsets எதாவது free எதாவது offer அந்த மாதிரி எதாவது இருக்கா?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 so அதெல்லாம் combo அதுக்கு கூடயே உங்களுக்கு package ல தனியா வந்துரும். அதாவது ஒரு full package ல உங்களுக்கு mobile உங்களோட temper glass next headset உ memory card உ அடுத்ததா charger இதெல்லாம் ஒரு combo வா உங்களுக்கு வந்திடும் ma'am package ஆ okay ma'am okay அப்ப நல்ல combo special offer வேற எதாவது mobiles எதாவது இருக்குதா? அஹ் வேற வந்து என்னன்னா ma'am அஹ் just one minute ma'am okay ma'am நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க?

அஹ் ma'am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

இது வந்து Y twenty-one இதுக்கு முன்னாடி சொன்னது Y twenty-three இது வந்து Y twenty-one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 அஹ் இப்ப ரெண்டு நான் சொன்ன ரெண்டு இப்~ இந்த mobile உம் five G இதுக்கு முன்னாடி சொன்ன mobile உம் five G okay ma'am okay okay எனக்கு five G mobile தான் வேணும் அதான் okay ma'am okay இதுலயும் வந்து எப்படின்னா ma'am four GB ram sixty-four இது வந்து அஹ் அதே மாதிரி mobile தான் ma'am அதே மாதிரி

அதைவிட இப்போ இது கொஞ்சம் பழைய model இது வந்து last ஆகி ஒரு three years ஆகுது so இதுல வந்து sixty four GB தான் இப்ப internal storage குடுத்திருக்காங்க

இது வந்து கம்மியா இருக்கு அப்படி தானே எல்லாமே அஹ் ஆமா இது வந்து கம்மியா இருக்கு இதுல வந்து எப்படினா ma'am five thousand MAH battery type C ma'am okay இதுவும் type C தான் இதுவும் half an hour ல charge ஏறிடும் அப்படிதானே

charge போட்டா போதும் ma'am விவோஸ்க்கு வந்து அவ்வளவு சீக்கிரமாவே உங்களுக்கு charge ஏறிடும் ma'am

okay ma'am height size லாம் என்ன வரும் எல்லாம் ரெண்டு phone ம் ஒரே size தானா? அஹ் அதவிடக்கும் இது ஒரு inch கம்மியா இருக்கும் ma'am

rate வந்து இது வந்து இப்போதைக்கு முன்னாடி வந்து twenty thousand இருந்துச்சு